அப்பறமா அந்த பாறைக்கு மேல கொஞ்சோ எழுதவும் செஞ்சுருக்காங்க எங்கெல்லாம் ஜெபமாலை சொல்லப்படுகிறதோ அங்கே அமைதி நிலை அப்படினு சொல்லி நெறைய எழுதிருகாங்க.

இங்க கடலுக்குள்ள போட்டு இருக்குற மாரி இருக்கு. அந்த போட்டு பாக்க வீடுகள் மாதிரி பெருசாக கட்டி இருக்காங்க.

ஒரு குட்டி யானையில ஒருத்தங்க பைக்ல நின்னுகிட்டு அந்த குட்டி யானையை தொட்டுட்டுருக்கிற மாரி இருக்காங்க.

அந்த பில்டிங்க்கு முன்னாடி நெறய செங்கல அடுக்கி வச்சிருக்காங்க அத ஒருத்தங்க எடுத்துட்ருக்க மாதியும் இருக்குது.

அதுக்கப்புறமா அலை வந்துட்டு போற மாதிரியும் இருக்குது.

சென்டர்ல வந்து கோபுரம் மாதிரி ஒன்னு கட்டி இருக்காங்க.

அத சுத்தி நறைய மரங்களும் இருக்குது.

அதுக்கு அப்புறமா அதுல வந்து ஒரு செடியில வலை போட்டு வச்சிருக்காங்க பெருசா.

இதுல ஒரு பாஸ்டர் நிக்காங்க.

ஃபேன்லாம் ஒடிட்டுருக்கு அதுல ஒருத்தங்க உட்காந்துட்டுருக்காங்க.

அதுல ஒருதங்க நடந்து போய்க்கிட்டும் இருக்காங்க.

இந்த கடைக்கு முன்னாடி இன்னொரு ஸ்கூட்டி நிக்குது. அந்த கடைக்கு முன்னாடி நறைய பொருட்கள் தொங்கவிட்டுருக்காங்க.

இதுல வந்து ஒரு பெரிய பழைய கோ கட்டடோ அதாவது ஒரு கோர்ட் மாதிரி இருக்கு.

அதுக்கு வெளியே நறைய பைக் நிக்குது.

ஆமா அதுல ஒரு கிரீன் கலர் கோடு ஒன்னு இருக்குது.

கடைல நரிய கம்ப்யூட்டர்ஸ் டப்பால போட்டு அடச்சு வச்சிருக்காங்க. கம்ப்யூட்டர் மட்டும் இல்ல. அப்புறமா ஒரு கீபோர்ட் மாறி ஒன்னு மேல ஓபன் செட்டிங் மாறி ஒன்னு இருக்கு.

வந்து நெறைய சார்ஜ்ர்ஸ்அ வந்து ஒரு கவர்ல போட்டு தொங்கவிட்ருக்காங்க.

அப்புறமா குட்டி குட்டி கற்களை வச்சி ஒரு குட்டி மதில் மாதிரி ஒன்னு கட்டி இருக்காங்க.

அதுக்கு பக்கத்திலேயே ஒரு பெரிய லைட் ஒன்னு இருக்கு.

ஆனா அதுலருந்து ஓரு கையிர் வெளிய வெளியே கடக்குது.

அதுல நெறைய கார் எல்லா பார்க் பண்ணிருக்காங்க.

இதுல சௌமியா சானிட்டரி வேர் அப்படின்னு சொல்லி மேல பெருசா எழுத்திருக்காங்க.

சிசி டிவி கேமரா இருக்குது.